சாப்பாடுல்ல அவங்க காலையில சாப்பிடுற time எவ்வளவு தெரியுமாங்க, வீட்டுல இருக்குற வேலையை ஒண்ணு ஒண்ணும் முடிச்சுட்டு அவங்க சாப்பிடுறது மதியம் ஆகிடும். ஏன்னா சில பேர் சீக்கிரம் சாப்பிட்டுட்டா வேலை சோ~ வேலை செய்ய முடியாது, அதனால tea அ ஒண்ணுமே குடிச்சுட்டு tea அ மட்டுமே குடிச்சு ஒரு நாளை full ஆ ஓட்டிருவாங்கன்னா அது அவங்க மட்டும் தான் பக்கத்து வீட்டுக்கு போக மாட்டாங்க பக்கத்து வீட்டுக்கு போக மாட்டாங்க யார் வீட்டுக்குன்னா போய் அப்படி கொஞ்ச நேரம் உக்காந்தா, என்னம்மா கதை பேச ஆரமிச்சுட்டியா அப்படின்னு கேக்குற காலம் இது அந்த மாதிரி சொல்ற காலம் இது இல்லைங்களா, வேற யாரும் இல்லங்க. அவங்க அவங்க வீட்டுல இருக்க ஆளுங்க மட்டும் தான் ஒரு appreciate பண்ணலன்னாலும் பரவாயில்லங்க அவங்களை குறைச்சு மட்டும் எடை போட்டுடாதீங்க புரிஞ்சுதுங்களா அவங்களை குறைச்சு மட்டும் எடை போட்டுடாதீங்க குறைச்சு எடை போட்டுடாதீங்க அவங்களுக்கு இருக்க திறமையை நம்ம வெளிப்படுத்துனோம்னா எங்கேயோ போகலாங்க. எங்கேயோ போகலாம். ஒண்ணு ஒண்ணு ஒண்ணு ஒண்ணும் பிள்ளைங்கல்ல இருந்து பெ~ பெத்தவங்க வரைக்கும் ஒண்ணு ஒண்ணும் பாத்து பாத்து பாத்து பாத்து செய்வாங்க. ஒரு நல்ல நாளா இருக்கட்டும் ஒரு பண்டிகையா இருக்கட்டும் ஒரு இதா இருக்கட்டும் எல்லாமே அவங்க மட்டும் தாங்க செய்வாங்க. என்ன நீ வீட்டுல தானே இருக்கம்மா உனக்கு என்ன வெயில்ல சுத்துறியா உனக்கு என்ன நீ வீட்டுல தானே இருக்க உனக்கு என்ன நீ வீட்டுல தானே இருக்க அப்படி சொல்றாங்க. வீட்டுல என்னாங்க இருக்காங்க அவங்க சும்மா உக்காந்துட்டு இருக்காங்களா சொல்லுங்க, வேலை பண்றதுலயாவும் அவங்க பண்ற வேலை ஒரு நாள் இருந்து வீட்டுல பண்ண மாட்டாங்கங்க. house wife ஓட கடமை அவ்ளோ இருக்கு. house wife ஓட கடமை அவ்ளோ இருக்கு. அவ்ளோ செய்யுறாங்க அவங்க ஒண்ணு ஒண்ணும் பாத்து பாத்து பாத்து எல்லாருக்குமே புடிச்ச மாதிரி தெரிஞ்ச மாதிரி அவங்க செய்றாங்க. அதனால எப்பயுமே house wife அ மட்டும் குறைச்சு எடை போடாதீங்க அவங்களுக்கும் குஷியை கொடுங்க சந்தோச படுத்துங்க, நல்லா வெளியில கூட்டிட்டு போங்க வீட்டுல இருக்க புருஷனுங்களாகட்டும் பிள்ளைங்களாகட்டும் அவங்களை வெளியில கூட்டிட்டு போங்க. ஒரு உலகத்தை அவங்களுக்கு காட்டுங்க அவங்க உலகமே அவங்க வீடு வீடா மட்டும் தான் இருக்கும் அது இல்லை, இன்னொரு உலகமும் இருக்குன்றதை அவங்களுக்கு காட்டுங்க எல்லாராலேயும் முடியாதுங்க house wife ஆ இருக்குறதுக்கு எல்லாராலேயும் முடியாது. அதுக்கெல்லாம் ஒரு திறமை வேணும். அந்த திறமை அவங்ககிட்ட மட்டும் தான் இருக்கு எல்லார்கிட்டேயும் கிடையாது அதனால house wife அ மட்டும் குறைச்சு நீங்க எடை போடாதீங்க. நான் இப்பவும் சொல்றேன் அப்பவும் சொல்றேன் house wife ன்றதுக்கு தனி மரியாதையை கொடுங்க, அவங்களையும் புரிஞ்சுக்கோங்க, வீட்டுல இருக்குற அத்தனை ஆம்பளைங்களுக்கும் சொல்றேன் அவங்களோட அருமை பெருமையை தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு தெரியாது அவங்க எவ்ளோ கஷ்டப்படுறாங்கன்னு, அவங்க எவ்ளோ குடும்பத்துக்காக என் குடும்பம் என் குடும்பம் என் குடும்பம்னு அவங்க படுற ஒரு ஒரு பாடும்

ஒரு குடும்பத்துல கஷ்ட நஷ்ட எதுவுமே தெரியாத இருக்காங்களாம் தெரியாத இருக்காங்களான்னா எப்படின்னா அவங்களாச்சு அவங்க வேலையாச்சு அவங்க இத அவங்க பாத்துட்டு இருப்பாங்களாம் குடும்பம் பொறுப்பு ஒரு கடமை இதெல்லாம் வர்றதுன்னா அதுக்கு காரணமே அந்த house wife தாங்க ஒண்ணு ஒண்ணு ஒண்ணு ஒண்ணும் குடும்பத்துக்கு பாத்து பாத்து செய்வாங்க ஒண்ணு ஒண்ணு ஒண்ணு ஒண்ணும் வீட்டுக்கு பாத்து பாத்து செய்வாங்க, அதனால

எதுவுமே நீங்க தப்பா எடை போடாதீங்க தப்பா எடை போடாதீங்க தப்பா கணக்கு போடாதீங்க அவங்க அவங்க படிச்சிருந்தாலும் சரி படிக்காம இருந்தாலும் சரி நீங்க அவங்களுக்கு புத்தி சொல்லி கொடுங்க, நீங்க அவங்களுக்கு புத்தி சொல்லி அதை நீங்க நீங்க நாலு இதை கத்துக்கொடுங்க அவங்களுக்கு அவங்களுக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கும் இன்னும் சந்தோஷப்படுவாங்க அவங்க ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்ளோ மட்டும் தான் என்ன நானும் அவ்ளோதான் ஒரு ஒரு இதுக்கும் சின்ன சின்ன இதுக்கும் கோச்சுப்பீங்க, இது மாதிரியெல்லாம் கோவப்படக் கூடாதுங்க. கோவப்பட்டோம்னா என்ன ஆகிடும் அவங்களுக்கு நம்மளோட அருமையே தெரியாம போயிடும் இல்லைங்களா, அதனால எப்பயுமே சொல்றேன் நம்ம எந்த விஷயத்துக்குமே கோவப்படக்கூடாது கோவப்பட்டோம்னா அது பெரிய பி~ பின்விளைவுகளை தான் சந்திக்க ஆரம்பிப்போம். அதனால house wife ன்றதை ஒரு respect பண்ணுங்க அவங்களுக்குன்னு ஒரு சுய மரியாதை இருக்கு அவங்களுக்குன்னு ஒரு தன்னம்பிக்கை இருக்கு, அவங்களுக்குன்னு முயற்சியும் என்னைக்குமே யாருமே தட்டி பறிச்சுடாதீங்க சரிங்களா அவங்க உரிமை அவங்களுக்கு மட்டுமே இருக்கும் அவங்க உரிமையை அவங்க யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டுத்தர மாட்டாங்க புரியுதுங்களா, விட்டுத்தர மாட்டாங்கன்னா எப்படி அவங்களுக்கு ஒண்ணுன்னா நீங்க தான் ஓடிப்போகணும் அதை எப்பயுமே மனசுல வச்சுக்கிட்டு house wife அ எந்த காரணத்துக்கும் தப்பா நினைக்காதீங்க, தப்பா எடை போடாதீங்க, வீட்டுலேயே இருக்கா, வேலை பண்ணமாட்றாஅது பண்ணமாட்றான்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லாதீங்க ஏன்னா அவங்க கஷ்டம் அவங்க வலி அவங்கவங்க வேதனை அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும், மத்தவங்களுக்கு யாருக்குமே தெரியாதுங்க நம்மளை பத்தி நாலு வார்த்தை நல்லதா பேசுவாங்க பேசுனவங்க ஆளு இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, சொல்லுங்க அவங்களுக்கு என்ன தெரியும், நீங்களே சொல்லுங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்க hello good morning sir welcome to NHP card என் பேரு வந்து அனுபமா எப்படி உதவி வேணும் sir உங்களுக்கு என்ன உதவி வேணும் sir ஆஹ் sorry sir credit credit card வாங்குனிங்களா

sir twelve thousand கட்டாவும் கட்டாவும் சொன்னாங்களா sir okay sir sir நீங்க எப்போ credit card வாங்குனிங்க அந்த date நியாபகம் இருக்கா sir உங்களுக்கு okay sir sir அப்படியே line லயே இருக்கீங்களா நா check பண்ணிட்டு சொல்றேன் என்ன விஷயம் டு

okay sir okay okay புரியுது sir நா check பண்ணிட்டு சொல்றேன் wait பண்ணுங்க

sir ஆஹ் நா check பண்ணிருக்கேன் நீங்க நீங்க வந்து சொன்ன மாறியே fridge fridge வாங்குனிங்கோ so அதுக்கு twelve thousand கட்டவும் போட்டுருக்கு sir so இந்த extra thousand rupees வந்து உங்களுக்கு GST எல்லாம் எல்லாம் சேத்து உங்களுக்கு ஆஹ் thousand rupees ஆவுது sir GST so அதனால உங்களுக்கு thirty thousand cut ஆவுது sir sir sir sir ஆஹ் பேசாம இருங்க sir நான் சொல்றத கேளுங்க sir because இது வந்து இது வந்து government rule ஆய்டுச்சு sir so எங்களுக்கும் ஒரு இவ்ளோ tax போடுங்கனு சொல்ட்டு குடுத்துருக்காங்க sir so அதுமேல base பண்ணி தான் நாங்க amount calculate பண்றோம் so அது எல்லாம் சேத்த ஒடனே வந்து உங்களுக்கு thousand rupees thousand rupees ஆய்டுது sir so அதுனால இப்டி cut ஆவுது sir உங்களுக்கு புரியுதுங்களா sir sir இல்ல sir அப்படி stop பண்ண முடியாது உங்களுக்கு ஆஹ் inconvenience ஆகும்ல நம்ப இதுல block பண்ணிடுறோம் sir நாங்க வேணுனா உங்களுக்கு புது card குடுக்கறோம் sir

sir புது card வாங்குனிங்கனா அது உங்களுக்கு starting அதுனால GST க கம்மியா இருக்கும் sir sir நா சொன்ன மாறியே நீங்க பண்ணுங்க sir old card block பண்ணிட்டு new card அ எடுத்துக்கோங்க sir உங்களுக்கு வேணும்னா இல்ல sir இல்ல அஹ் problem ஆகாது sir sir no sir no இல்ல sir இல்ல அந்த மாறி இல்ல sir உங்களுக்கு last month fridge வாங்குனிங்கள்ள sir so அதுக்கு வந்து twelve thousand rupees நீங்க வந்து monthly monthly cut ஆவுதா சொல்லுங்க sir so அந்த twelve thousand மட்டும் தான் நாங்க இந்த புது card ல இருந்து எடுப்போம் sir sir புது card க்கு நீங்க apply பண்ண ready ஆ இருக்கீங்களா sir நீங்க apply பண்ண ready ஆ இருக்கிங்கனா right now உங்க old card அ block பண்ற block பண்றேன்

okay sir நா இப்போ line ல இருங்க sir நா அந்த detail அந்த formalities லாம் complete பண்றேன் block பண்ற

okay sir okay sir நா check பண்றேன் check பண்றேன் sir

hello sir நா உங்க பழைய card அ block பண்ணிட்டேன் block பண்ணிட்டேன் sir நானு sir இப்போ ஆமா sir இனிமே work ஆவாதுங்களா ஆமா sir இனிமே use பண்ண முடியாது sir once lock ஆய்ருச்சுனா நீங்க அத திருப்பி cure பண்ணமுடியாது sir sir நீங்க இப்போ புது card க்கு apply பண்றிங்களா

okay ஆஹ் உங்க age okay உங்க occupation sir okay MNC லியா okay okay sir sir உங்க salary அது சொல்லுங்க sir okay sir okay okay sir per month okay sir உங்க phone உங்க phone number சொல்லுங்க sir

five four ங்களா okay okay sir அப்படியே உங்க address சொல்லுங்க sir

உம் number forty five

okay sir ஆஹ் yes sir third cross okay sir ஒரு நிமிஷம் sir note பண்றேன் sir

sir இது கூட உங்க ஆதார் கார்டு அப்பறோமா PAN card அனுப்பற மாறி இருக்கும் sir ஆமா sir ஆமா sir அது கூட அனுப்புங்க sir ஆஹ் sir இந்த g mail id சொல்றேன் note பண்ணிக்கோங்க NH finance at gmail dot com sir NH finance at gmail dot com sir

okay sir நா check பண்ணிருக்கேன் வந்துருச்சு ஒரு நிமிஷம் line ல இருக்கீங்களா sir நான் check பண்ணிட்டு இருக்கேன் hello hello like நீங்க ஆஹ் courier facility கூட இருக்கு sir எங்ககிட்ட இல்ல நீ உங்க நீங்களே வந்து இந்த மாறி கூட இருக்குங்க sir நீங்க வரிங்களா இல்ல courier பண்ணட்டுமா okay sir sir இது வரதுக்கு உங்களுக்கு ஒரு two days ஆகும் sir two to three days ச சொ சொல்லமுடியாது because courier னால but but max for three days குள்ள வந்துரும் sir okay வா sir உங்களுக்கு அது அதுக்கு முன்னாடி நா apply conform பண்றதுக்கு முன்னாடி உங்க address details எல்லாம் சொல்லணும் sir நீங்க conform பண்ணணும் sircorrect ஆ இருக்கா இல்லையான்ட்டு okay sir sir உங்க பேரு வந்து ஜோசப் ஆஹ் உங்களுக்கு வந்து ஒரு NSC company sorry MNC company ல ஒரு ஆஹ் employee உங்க salary வந்து seventeen thousand per month உங்க phone number வந்து double nine eight two seven six three five four and உங்க address வந்து number forty fivenethaji street forth cross சக்தி நகர்

sir இதுக்கு வந்து ஒரு five hundred rupees நீங்க pay பண்ணணும் sir

sir உங்க number க்கு எங்க portal அனுப்புறோம் sir ஆஹ் அதுதான் நீங்க payment பண்ணனும் okay sir already okay sir இப்ப நாங்க promise பண்றோம் sir இந்த மாதிரி next time நடக்காது sir ஆஹ் உங்க முன்ன மாறியே twelve thousand மட்டும் தான் இதுல உங்க bank ல இருந்து cut ஆகும் sir

okay sir reach ஆச்சு பாத்தாச்சு நானு okay sir no sir no sir ஆஹ் merge பண்ணிட்டேன் இந்த மாதிரி problem வராது நீங்க நம்பலாம் sirand சொன்ன மாறியே twelve thousand மட்டும் தான் cut பண்ணுவாங்க sir sir ஆஹ் as சொன்ன மாறியே உங்களுக்கு three days குள்ள வந்துரும் sir உங்க courier address from address க்கு okay sir thank you so much sir have a nice day sir விவசாயம் agriculture agriculture ங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நாம எல்லாரும் அத ஒரு வேலையாதான் பார்க்கிறோம் ஆனா என்னை கேட்டீங்கன்னா அது ஒரு வேலை மட்டும் கிடையாது அது ஒரு அத்தியாவசியம் எல்லாத்துக்கும் கண்டிப்பா உணவுங்கிறது வேணும் இந்த உலகத்துல எந்த உயிரா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு உணவு இருக்கும் எப்படிப்பட்ட உயிரா இருந்தாலும் ஏன் ஒரு அளவுல உருவான உயிரா இருந்தாலும் அதுக்கும் ஒரு வகையான உணவு உண்டு நல்லா யோசிச்சு பாருங்களேன் இந்த agriculture ங்கிறது பல்லாயிரம் வருஷமா நம்ம கிட்ட இருக்கு ஆனா இது எப்படி தோன்றியிருக்கும் இத எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம்ன்னு என்னைக்கோ நம்ம யோசிச்சிருக்கோமா என்னைக்கோ நம்ம சிந்திச்சு பார்த்திருக்கோமா மனுஷன் கண்டுபிடிச்சாச்சு ரொம்ப ரொம்ப அறிவியலான ஒரு கண்டுபிடிப்புதான் சக்கரம்னு சொல்றோம் ஆனா சக்கரத்தை விட ரொம்ப முக்கியமானது உணவுதான ஆனா அதை கண்டுபிடிச்சதை ஏன் நம்ம சொல்லரது இல்ல உணவுங்கிறது எல்லாத்துக்கும் கண்டிப்பா தேவை இந்த உணவ நாம பல்லாயிரம் கோடி வருஷமா இந்த உலகத்துல உயிர் தோன்றதுல இருந்து இந்த உணவுங்கிறது இருக்கு மனுஷனை தவிர வேற எந்த உயிரினமும் agriculture அதாவது விவசாயங்கிற ஒரு வேலையை பார்த்து அதோட உணவு பண்றது இல்லை மத்த உயிரு எல்லாமே கிடைக்கிறத சாப்பிட்டு இருக்கு அதுக்குன்னு ஒரு வேலையை பண்றது இல்லை இந்த விவசாயத்தை கண்டுபிடிச்சது மனுஷன் மட்டும்தான் ஏன்னா நமக்கு இருக்கிறதுதான் ஆறு அறிவு இந்த ஆறாவது அறிவை use பண்ணி அப்ப கண்டுபிடிச்ச ஒரு ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த உழவுங்கறது நாம் யோசிச்சு பார்ப்போமே பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இது எப்படி தோன்றியிருக்கிறோம் என்னைக்கோ உங்களுக்கு தோன்றியிருக்கா நான் இப்ப சொல்றேன் பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உங்க ஆதிகால மனிதர்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு உணவுக்காக வெகு தூரம் பயணம் பண்ணுவாங்க உணவுங்கிறது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமா இருந்துச்சு அந்த உணவுக்காக ரொம்ப வெகுதூரம் பயணங்களை மேற்கொண்டு இருக்காரு அப்ப அவங்க கண்ணுல பட்டதுதான் இந்த விதைகள் விதைகள் ஒரு காலத்துல உருவாகி மண்ணையே கடந்து சில காலங்களுக்கு அப்புறம் அதே மண்ணுல இருந்து செடியாகி அது ஒரு உணவா உருவாகுறத அவங்க தெரிஞ்சுப்பாங்க அப்பத்த வந்த சிந்தன தான் ஏன் இந்த விதைகளை நம்ம பதப்படுத்தி வச்சு நம்மளோடேயே வச்சு நமக்கு தேவைங்கற இடத்துல அந்த விதை மரமாக தேவைங்கிற இடங்களை தேடிப்போக ஆரம்பிச்சாங்க அப்பதான் நீர்நிலைகள கண்டுபிடிச்சாங்க நீர்நிலைகளுக்கு பக்கத்தாலதான் செடி நல்லா முளைக்கும் செடிக்கான ஆதாயம் நீர் அது மட்டும் இல்லாம சூரிய ஒளிங்கறத உணர்ந்தாங்க அதுக்கப்புறமா நதிகள் ஓரமா இந்த விவசாயம் ஆரம்பிச்சது மக்கள் அவங்களோட விதைகள அவங்களே எங்கேயோ இருந்து காட்டுல இருந்து கொண்டு வந்து நதிக்கரை ஓரமா அந்த விதைகள மண்ணுல எடுத்து அது செடி ஆக்கி அதுக்கப்புறம் அவங்க உண்ணும் உணவ எந்த காலமா இருந்தாலும் செஞ்சுக்கிட்டாங்க

உணவுக்கான தேடல் குறைஞ்சது இந்த விவசாய மூலியமாத்தான் நதிக்கரை ஓரமா அறுவடை செஞ்சு அவர்களே சாப்பிட்டு வந்தான் அது மூலியமாதான் நாகரிகம்ன்றது உருவாகுது

அதிக நேரம்தான் இருந்துச்சு அதுக்கு main ஆன reason என்னன்னா இந்த விவசாயம் எல்லாத்துக்கும் உணவுங்கிறது ரொம்ப முக்கியம்தான ஆனா அத இன்னைய காலத்துல நாம அப்ப இப்ப எளிதா நம்மளால பயணம் செய்ய முடியும் ஆனா எளிதா இப்ப நம்மளால விவசாயம் செய்ய முடியாது அப்படிப்பட்ட காலத்துலதான் நாம இருக்கோம் இந்த விவசாயத்தை எளிமையாக்கறது ரொம்ப கஷ்டம் இல்ல நம்ம ஒவ்வொருத்தரும் நினைச்சோம்ன்னா இந்த விவசாயத்தை ரொம்ப எளிதாக்க முடியும் எப்படி அத பண்ண முடியும் நீங்களே யோசிச்சு பாருங்களேன் குறைஞ்சது இந்த வருஷத்துல எப்ப நீங்க செடி வச்சீங்கன்னு யோசிச்சு பாருங்க இல்ல ஒரு செடிக்கு தண்ணி ஊத்துனோம்னா வந்து யோசிச்சு பாருங்க எப்ப நாம கடைசியா ஒரு செடிக்கு தண்ணி ஊத்தணும்னு நீங்க யோசிச்சு பாருங்க உங்களுக்கு நினைவிலேயே வரல இல்ல ஏன்னா நம்ம சின்ன வயசுல அத செஞ்சுருப்போம் அதுக்கப்புறம் எந்த stage லயும் நம்மயோசிக்கறதும் இல்ல கண்டுக்கறதும் இல்ல அதுவே நீங்க உங்க வீட்டிலே ஒரு தோட்டம் அமைச்சுப் பாருங்க முதல்ல பூச்செடிகளை வைங்க அந்தச் செடிகள இருந்து வந்த பூவ எடுத்து ஒரு நாள் சுவாசிச்சுப் பாருங்க அந்த ஆனந்தம் போதும் உங்கள ஒரு விவசாயம் ஆக்குக இந்த நவீன காலத்துல நிறைய machine கள் இருந்தாலும் நெறைய பேருக்கு சந்தோஷம் தர்ற ஒரு விஷயம் என்னன்னா அவங்க ஊருக்கு போறது ஏ அவங்க எல்லாரும் நகர்~ நகர்புற வாழ்க்கைய விட்டுட்டு அவங்க ஊருக்கு போக ஆசைப்படுறோம்ன்னு ஒரு நாளாவது எண்ணி பார்த்தோமா அதுக்கான காரணம் என்னன்னா ஊர்ல பசுமையான வயல்வெளியும் மரங்களும் நிறைஞ்ச பகுதியும் இருக்கணும்ங்கிறதுகாக நம்ம எல்லாத்துக்கும் சுத்தமான காற்று தேவை அதே மாதிரி சுத்தமான தண்ணி தேவை எங்க இருந்தாலும் chemicals இல்லாத உணவு எனக்கு கிடைக்குமாங்கிற தேடல் இப்போ அதிகமாயிருச்சு உணவு மூலியமா வர நோய்கள் அதிகமாயிருச்சு இதுக்கான காரணம் என்ன நம்ப உணவை நாம செய்யறதில்ல நம்ம உணவ வியாபாரம் ஆகிட்டோம் நமக்கு தேவையான உணவவையே நம்ம வியாபாரம் செஞ்சு அது மூலியமா வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சுட்டோம் இது மூலியமாதான் இந்த உணவுக்கான தேர்டல் அதிகமானது தேர்டல் மூலியமா தான் இதோட வியாபாரமும் அதிகமாகுது பல விதமான உண~ உணவுகள் இருக்கு பல விதமான முறைகள்ல சமைக்கக்கூடிய உணவுகள் இருக்கு ஆனா விவசாயமும் பலவிதமா வந்தாலும் மனிதனுக்கு உடலுக்கு ஏத்துக்கிற மாதிரியான விவசாயத்துக்குதான் அது இருக்கணும் அத எப்படி பண்ண முடியும் நம்மளால தாராளமா அத பண்ண முடியும் எப்படி நம்ம வீட்டுக்கிட்ட உங்களுக்கான உணவ

உங்களுக்கு கொஞ்சம் தருவாங்க அதுல இருந்து ஒரு நாலு அஞ்சு விதைகளை எடுத்துட்டு வந்து உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற இடத்துல விதைங்க அதுல இருந்து வர்ற கனியை எடுத்து சாப்பிட்டு பாருங்க இந்த சுகமே வேற தனி சுகம்தான் இத விட வேற என்ன வேணும் அரிசி பருப்பு இதெல்லாம் நம்மளால விளைவிக்க முடியாது அதுக்கு நமக்கு பெரிய இடம் வேணும் அந்த பெரிய இடத்துக்கு நல்ல உழைப்பு வேணும் நிறைய பணம் வேணும்

தண்ணியே இல்லாமையும் விவசாயம் பண்ணலாம் இப்ப hydrocarbonate முறைன்னு ஒரு முறை இருக்கு அந்த முறையில செடிகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள மட்டும் தான் குடுப்பாங்க தண்ணிகள் தேவையில்ல மண்ணு தேவையில்ல இந்த முறையிலேயும் நல்ல காய்கறிகள் சத்துக்கள் இருந்ததா chemical இல்லாம வளர வைக்க முடியும்ங்கிறதையும் proof பண்ணி இருக்காங்க இப்பேர்பட்ட நவீன காலத்துல நவீன விவசாயம் வந்ததுக்கு அப்புறமும் நாம ஏன் உரங்களை chemical உரமா use பண்ணிக்கிட்டே இருக்கோம் chemical உரங்கள் சாப்பிட்ட வரையிலும் போதும் நமக்கான உணவ இயற்கை முறையில விளைச்சுக்கலாம் இதுக்கு

அதுக்கான முயற்சிகளை இன்னையில இருந்து எடுப்பேன் அதோட முயற்சி ஒண்ணுதான் எங்க வீட்டு பக்கத்தால ஒரு சின்னதாக ஒரு செடியை வச்சு நானே தினமும் அதுக்கு தண்ணி ஊத்துவேன் daily யும் தண்ணி ஊத்துறது இல்லாம எங்க வீட்டுல மிச்சமாகிற சாப்பாட்டுக்குள்ள பதப்படுத்தி உரமாக்கி அந்த செடிக்கு கொடுப்ப அந்த செடியில இருந்து வர்ற காய்கறிகள எனக்கு போக என் அக்கம்பக்கம் வீட்டுல என் சொந்தக்காரங்களுக்கு கொடுத்து

இதுக்கான correct ஆன ஒரு help வழி இல்ல அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கவலைய விடுங்க இப்பதான் நிறைய செடி வைக்கிறதுக்குன்னே பைகள் வந்திருக்கு அதுல ஒரு பைகள வாங்கி உங்க வீட்டுக்குள்ளேயே கூட நீங்க செய்ய வைக்கலாம் வீட்டுக்கு கதவு ஓரமா அந்த enter ஆகுற இடத்துல சூரிய ஒளி அதிகமா உங்க வீட்டுக்கு வர இடத்துல அந்த பையில கொஞ்சமா மண்ணப் போட்டு அந்த மண்ணோட தேங்காய் நாரோட உரம் இருக்கு தேங்காய் நாரில் உரத்தையும் போட்டு ஒரு செ~ அழகான செடி வையுங்க அழகான செடி உங்களோட வீட்டுக்கும் நல்ல வசந்தத்தை கொடுக்கும் உங்க வாழ்க்கைக்கும் ஒரு வசந்தத்தை கொடுக்கும் உழவுங்கறது ஒருத்தனுக்கு மட்டும் கிடையாது நம்ம எல்லாத்துக்கும்ங்கிறதை புரிஞ்சு அனைவரும் உழவு செய்வோம் உணவை வளர வைப்போம் ஆரோக்கியமான வாழ்கையை வாழ்வோம் நன்றி Hello, hello சுப்ரீம் mobiles ங்களா? Hello இந்த மாதிரி mobiles வாங்கலாம்னு இருக்கேன் madam. அஹ் ஹம் அஹ் இல்ல madam mobile, mobile. sorry mobile வாங்கலாம்னு இருக்கேன். புதுசா வாங்கலாம் அப்பிடின்னு, அது தான் madam இப்போ வந்து எந்த மாதிரி எந்த mobile best ஆ இருக்கு? இப்போலாம் touch phone நெறைய வந்திருச்சில madam அது தான் madam touch phone மாதிரியான mobiles தான் madam android mobile லு இப்ப, Okay okay okay okay இல்ல madam. அதுல எது madam best ஆ இருக்கு? இப்போ, இப்போ வந்து, இப்போ நான், அஹ் வழக்கா எனக்கு cell அ பத்தி எதுவும் தெரியாது. அதுக்காக தான் உங்களுக்கு call பண்ணேன். நான் இவ்வளவு நாள் android அந்த இதுலாம் use பண்ணது கிடையாது. இப்போ வந்து நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து நம்மள்ட்ட சொன்னாரு. அவரு இப்போ புதுசா வாங்கி இருக்காராம். Android mobile லு தான் வாங்கி இருக்கேன் அப்படினு சொன்னாரு. ஏதோ four G ன்னு சொன்னாரு. ஏதோ சொன்னாரு. அவங்க சொன்னாரு, விவோ ஏதோ வாங்கி இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. அவரு ஒரு பதினஞ்சாயிரத்துக்கிட்ட வாங்கியிருக்காரு, பதினாராயிரம் போல இருக்கு அவரு வாங்குன mob, mobile லு. நான் இப்ப வந்து அது தான், button phone தான் வச்சிருக்கேன் நானு. அது தான் நம்ம, என்ன sir? என்ன madam? ஆஹ் இல்ல madam Android mobile. அது தான் madam வாங்கலாம்ன்னு தான் madam உங்ககிட்ட, கேக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் call பண்ணேன். அவன் தான் madam உங்க number குடுத்தான் அது. அவன் வந்து வாங்கியிருப்பான் போல இருக்கு. உங்ககிட்ட தான் வாங்கிருப்பான். சுரேஷ் உங்களுக்கு தெரியுமே madam, சுரேஷு? ஒ சரி okay madam. அவன் உங்கள்ட்ட தான் வாங்கியிருக்கேன், ஏதாவது தேவப்பட்டா எனக்கு call பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு number குடுத்துர்ப்பீங்க போல அவர்ட்ட. okay, அவங்க வந்து உங்கள்ட்டையும் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி என்~ வந்து உங்க number குடுத்தாங்க. அது தான் நான் உங்களுக்கு call பண்ணிருக்கேன் இப்போ.

Madam இப்போ எந்த rate ல இருந்து எடுத்தா madam இது mobile நல்லா இருக்கும்? ஒரு பதினஞ்சாயிரத்துக்கு மேல எடுத்தா நல்லா இருக்குமா? ஆஹ் okay madam இந்த twenty three க்குள்ள சொல்றீங்களா madam twenty three thousand க்குள்ள சொல்லுங்களேன். அதான் twenty-five இருந்தாக்கூட okay madam twenty five இருந்தாக்கூட எனக்கு okay தான். twenty அந்த range ல எடுத்தா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றான். ஒரு அஞ்சு ஆறு வருஷம் use பண்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு twenty five குள்ள சொல்லுங்க madam

Okay madam five thousand ஆ madam? madam five thousand ன்றப்போ, இப்போ எத்தன நாள் madam நிக்கும் நம்மளுக்கு charge? Okay okay using ல two days, days நிக்குங்களா madam? Okay okay. அதான் madam using ல இருந்தாலும் two days use பண்லாம். Use பண்ணாம இருந்தா அப்போ four days, அந்த மாதிரி use பண்ணலாம் சொல்றீங்க. அப்படி தானே madam? Okay madam okay madam

Okay okay okay madam okay. okay madam. இது, இந்த விவோ phone நான் mobile வாங்குனேன் அப்படினா, நான் கூட அதிகமா use பண்ண மாட்டேன் madam. இந்த பசங்க தான் madam use பண்ணுவாங்க. இந்த online class லாம் வைக்கிறாங்க madam. அதுக்காகவே முக்கியமா வாங்க வேண்டியதா இருக்கு madam, mobile லு. ஆஹ் ஆமாம் madam. பசங்க, நமக்கு ஒரு ரெண்டு பசங்க madam. ஆமாம் madam. ஒரு, ஒரு பையன், ஒரு பொண்ணு madam

ஆமா madam. ரெண்டு mobile வாங்குற மாதிரி தான் இருக்கு. இப்போ கொஞ்சம் tight ஆ இருக்குறத நெனச்சி, சரி ஒரு mobile வாங்கிக்குவோம், அப்படின்னு சொல்லி வாங்குறேன் madam. வாங்குறது கொஞ்சம் நல்லா வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு தான் madam. வேற ஒன்னும் இல்ல madam.

Okay, okay. Madam, colour லாம் நம்மளுக்கு ஒண்ணுமில்ல madam. colour ரு எந்த colour ஆ இருந்தா என்ன madam

Blue colour ங்களா madam? இல்ல madam. Colour நம்மளுக்கு எந்த colour ரா இருந்தாலும், okay தான். நீங்க~ Okay okay. விவோலயே நல்லா இருக்குங்களா madam? விவோ தான் இப்போ நிறைய பேர் விவோ, விவோன்னு சொல்றாங்க.

ஒ, Okay madam. okay madam. madam. இது வேணா இப்டி பண்லாம்ல madam? ரெண்டு பசங்க இருக்காங்கன்னு சொன்னேன்ல madam. இப்போ twenty five thousand ல வாங்குறேன் அப்படின்னு சொல்லிருக்கேன் budget ட்டு, இப்போ ரெண்டு mobile ஆ வாங்கிர்லாம்ல madam? Twelve thousand க்கு ஒன்னு, இன்னொரு twelve thousand. ரெண்டு பேர்த்துக்கும் வாங்குன மாரி, வாங்குன மாரியும் இருக்கும், ரெண்டு பேரும் attend பண்ண மாரியும் இருக்கும்ல madam? Okay, okay, okay, madam. Madam, அந்த மாதிரி fifteen thousand ல நல்ல, இப்போதைக்கு கொஞ்சம் mobile சொல்லுங்க madam. அப்போ வாங்குறது, வாங்காதது,

ஆமா madam. fifteen-thousand லையே பாக்கணும் madam. இப்போ ஒருத்தருக்கு வாங்கிட்டு,